அதுல எல்லாருமே ஷூ போட்டு ஓடுட்றாங்க.

இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆளு வந்து பென்சில் வந்து எடுத்து குடுக்குறாரு சேலுக்கு .

இதுல பாத்தீங்கன்னா நெறைய புக் எல்லா வந்து ரேக்கல வந்து அழகா வரிசையா அடுக்கிவுட்ருக்காங்க.

நீல கலர்ல ஒரு ஷீட் போட்டு உட்ருக்காங்க.

இது ஒரு கல்லற தோட்டம் மாதிரி இருக்கு அதுல ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா சுத்தி அந்த இதுல வந்து கம்பி மாதிரி அடிச்சி உள்ளாடி வந்து பூவெல்லாம் போட்டுவிட்டுறாங்க.

மேல பார்த்தீங்கன்னா ரோட்டில லைட் ஒன்னு தெரியுது அப்படின்னா அங்கங்கே போஸ்டர்ல ஒட்டி லைட் போட்டு உட்டுறுக்காங்க.

அதுல வந்து நறைய ஆட்கள் வந்து தண்ணிக்குள்ள நிக்கிறாங்க.

ஒரு சைடுல பாதிங்கன்னா ஒரு ராக் மாரி வெச்சி நெறைய வெச்சிவிட்ருக்காங்க.

சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல ஒரு நர்ஸ் இருக்காங்க.

இதுல பாத்திங்கன ஈவ்னிங் டைம் நாலு சூரியன் மறையுறது அழகா நமக்கு தெரியுது கீழ இருந்து பாக்கவே.

அதுல பாத்தீங்கன்னா படிக்கட்டுல மேல ஒரு ஆளு மேல ஏறி போறாரு.

உள்ளாடி பாருங்க அந்த இன்டர்லாக் மாதிரி போட்டு உட்டு உள்ளாடி வந்து ஒரு கார் நிக்கிது சைடுல எல்லாம் நிறைய கார் உட்டிருக்காங்க.

இதுல நியூ தாஜ் ஹேர் சலூன் சொல்லிட்டு மேல போர்டு வச்சிருக்குராங்க.

நேரா பார்த்திங்கனா ஒரு மீன் வைக்கக்கூடிய மஞ்சள் கலர் டப்பா தெரியுது.

கீழ பாத்தீங்கன்னா அழகான தார்ப்பாய் மாதிரி விரிச்சு மேல மீனு வச்சிருக்காங்க.

இதுல அருண் ஐஸ் கிரீம்னு சொல்ட்டு ஒரு கேலண்டர் மாரி ஒன்னு தொங்கவிட்ருக்காங்க.

அதுல ஸ்டெப் வந்து பாதிங்கனா பின்னாடி அழகா தெரியுது பாக்குறதுக்கு.

உள்ளார பாத்தீங்கன்னா ரேக்ல நறைய சாதனங்க அங்க இங்க அடுக்கி வச்சிருக்காங்க.

இங்கன்ன பாத்தீகனா ஒரு நாய் நிக்குது.

அந்தாள பாத்தீங்கன்னா அந்த போர்டில ஒரு ஆரம் போட்டிர்காங்க.

முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன ஒரு செட்டு மாதி போட்டு மேல நீல கலரு ஷீட் எல்லா போடுட்ருக்காங்க.